ஹம் அம்மாதான் பாப்பாங்க tea லாம் நம்மலாம் போட்டா குடிக்க முடியுமா ஒரு நாள் try பண்ணு try பண்ணிப்பாப்போம் tea லாம் வராது coffee வேணா போடுவேன் tea போடத் தெரியாது ஹம் சரி சரி நீ வீட்ல ஏதும் வேலை பாப்பியா இல்ல சும்மாவே உக்காந்துட்டே ஓட்டுரியா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

ஹம் இந்தா இங்கே கடைக்குப் போகணும்

photo அனுப்புறேன் நான் உனக்கு photo அனுப்புறேன் dress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 byebye ஆஹ் Hello ஆஹ் வணக்கம் நீங்கள்?

Health Insurance பற்றி கேள்வி பற்றுகேன் ஆனால் வந்து எதுளியுமே ஆஹ் கேட்கவும் இல்லையே Health Insurance பற்றி கேட்கவும் இல்லை எனக்கு அது தேவைப்படவும் இல்லை Number எப்படி வந்து நீங்கள் எடுத்தீர்கள் ஆஹ்

ஆஹ் ஆமாம் அது எதுக்காக Search செய்தேன் அப்படி என்றால்

ஆஹ் நான் வந்து Search செய்தேன் அன்று Health Insurance பற்றி தெரியும் ஆனால் கொஞ்சம் வந்து தெரியும் Full Details அப்படி எனக்கு தெரியாது இது தான் Health Insurance இப்படி தான் செய்வார்கள் அப்படி எல்லாம் எனக்கு தெரியாது Health Insurance னா Family க்காக போடுவது அப்படி என்பது மட்டும் தெரியும் ஆஹ் Ten Minutes தருவீர்களா

ஆஹ் சரி இவ்வளவு தூரம் சொல்லுகிறீர்கள் சரி Okay நீங்கள் சொல்லுங்கள்

சரி

ஆஹ் Okay நீங்கள் இப்பொழுது ஆஹ் Okay ஆனால் நீங்கள் இப்பொழுது எந்த இடத்தில் இருந்து Call பண்றீங்க நான் Vellore நான் VelloreVellore ல மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன் நீங்கள் வந்து இந்த Process பன்னுகிறீர்கள் அல்லவா இது வந்து Age ஓர் இந்த Age ல இருந்து இந்த Age வரை தான் அப்படி என்பது மாதிரி ஏதாவது ஓர் Limit இருக்கிறதா MamAge Limit இருக்கிறதா ஆஹ் சரி Okay ஆனால் வந்து ஆஹ் எப்படி எனக்கு வந்து இது Clear ஆ கொஞ்சம் சொல்லுவீர்களா எப்படி என்றால் பெரியவர்களுக்கு போடுவார்கள் Insurance Policy ல போடலாம் அவர்களுக்கு அடுத்து அவர்கள் வந்து ஆஹ் அவர்கள் மூலமாக வந்து அவர்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த Amount சேரும் அப்படி தானே ஓ சரி சரி சரி இப்பொழுது வந்து இந்த நான் வந்து நான் கேள்வி பட்டவரைக்கும் என்ன அப்படி என்றால் ஓர் Monthly WiseCorrect ஆ Amount Pay பன்னனும் Sometimes வந்து எதாவது ஓர் Situation Problem எதாவது Situation காரணமாக One Month வந்து Pay செய்வது முடியவில்லை அப்படி என்றால் உங்கள் Side ல இருந்து எதாவது Action எடுப்பீர்களா நான் நான் என்ன சொல்லுகிறேன் அப்படி என்றால் உம் Sometimes வந்து எதாவது ஓர் Situation காரணமாக ஆஹ் One Month க்கு மட்டும் Pay செய்ய முடியவில்லை Next Month வந்து அதனுடன் இந்த Month உடன் சேத்து அடுத்த Month நாங்கள் Pay செய்கிறோம் அப்படி என்று சொன்னால் நீங்கள் வந்து அதற்கு Okay சொல்லுவீர்களா

ஆஹ் ஆஹ் Okay ஆனால் வந்து எங்களுக்கு எல்லாம் நீங்கள் இப்படி செய்வதுனால் உங்களுக்கு என்ன benefits இருக்கிறது ஆஹ் Okay அப்புறம் வந்து இன்னோரு Doubt என்னவென்றால் நாங்கள் வந்து உங்களுக்கு Amount தந்து தந்து ஓர் Fifty Percentage வந்தது அப்படி என்றால் திடீர் என்று நாங்கள் வந்து உங்களிடம் வந்து கேட்கிறோம் எங்களுக்கு ஓர் UrgentHealth Issue இல்லாமலேயே

ஆஹ் Okay அப்புறம் இன்னொரு இன்னொரு Doubt என்னவென்றால் நாங்கள் வந்து ஓர் One Lakh வரைக்கும் நாங்கள் வந்து amount தந்து தந்து உங்களிடம் வந்து Save செய்து வைத்துவிட்டோம் அதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து எங்களால் வந்து Amount திரும்ப கொடுத்து Save செய்ய முடியாத சமயத்தில் திரும்ப நீங்கள் Amount கேட்பீர்களா இப்பொழுது வந்து நாங்கள் வந்து Amount கொடுத்து கொடுத்து உங்களுக்கு ஓர் One Lakh வரைக்கும் Amount இருக்கிறது அப்படி என்கிற சமயத்தில் Hello ஆஹ் அதற்கு அப்புறம் எங்களால் எந்த ஓர் Amount உம் உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை அதற்கு அப்புறம் ஆஹ் இந்த Amount வந்து நீங்கள் அப்படியே வைத்து கொள்வீர்களா இல்லை திரும்ப நீங்கள் வந்து Amount கேட்பீர்களா இல்லை One Lakh க்கு அப்புறம் நீங்கள் வந்து Amount வந்து Save செய்து கொண்டு தான் இருக்கனும் அப்படி என்பது மாதிரி எதாவது Amount கேட்பீர்களா ஆஹ் Okay அது தான் நான் சொல்லுகிறேன் வந்து இப்பொழுது One Lakh வரைக்கும் இருக்கிறது Something எந்த ஓர் Amount ஆக கூட இருக்கலாம் இவ்வளவு Amount தான் இருக்கிறது நான் செலுத்தி இருக்கேன் இதற்கு மேல் எங்களால் செலுத்த முடியாது அப்படி என்று நாங்கள் எதாவது ஓர் Reason சொல்லி விட்டுட்டோம் இந்த Policy யை வந்து நாங்கள் விட்டுட்டோம் அப்படி என்றால் இந்த Amount எங்களுக்கு தான் கிடைக்குமா இல்லை என்றால் உங்கள் தேவைக்காகவோ இல்லை என்றால் நீங்கள் வந்து வேறு அடுத்தவர்களுக்கு எல்லாம் Help செய்கிறீர்கள் அல்லவா அவர்களுக்கு வந்து இந்த தருவீர்களா இந்த Amount எங்களிடம் கொடுப்பீர்கள் அப்படி என்று சொன்னீர்கள் அல்லவா அப்பொழுது வந்து இதை கைகளில் தான் தருவீர்களா இல்லை என்றால் கண்டிப்பாக வந்து Medical க்காக Health Insurance ஆஹ் SorryHealth Issue க்காக தான் நீங்கள் வந்து இதை

ஆஹ் Okay இது இது தான் வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப நாட்களாக கேட்கனும் அப்படி என்று இருந்தேன் ஏனால் மற்ற என்னது Health Insurance பொருத்த வரைக்கும் நான் Stop செய்கிறேன் என்று சொன்னால் கூட அவர்கள் வந்து அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் Continue செய்து கொண்டு தான் இருக்கனும் அப்படி என்பது மாதிரி ஓர் Pressure செய்து கொண்டு இருப்பார்கள் எங்களை ஆஹ் அது தான் இவ்வளவு நாள் வந்து Doubt ஆகவே இருந்தது ஏனால் என்னுடைய Freind க்காக Search செய்தேன் அப்படி என்று சொன்னேன் அல்லவா ஆஹ் அவர்களுக்கும் இதே Doubt தான் இருந்தது இந்த Amount வந்து Return செய்வார்கள் இல்லையா அப்படி என்கிற ஓர் Doubt தான் இருந்தது ஆஹ் ஆமாம் என்னவென்றால் Return செய்வீர்கள் என்ற உடன் ஒரே Happy ஆக தான் இருக்கிறது ஏனால் மற்ற Health Insurance பொருத்த வரைக்கும் Return செய்வோம் அப்படி என்கிற ஓர் வார்த்தை கூட அவர்கள் வாயில் இருந்து வரவே வராது ஆஹ் இல்லை கண்டிப்பாக வந்து ஏதவாது ஓன்று சொல்லி சொல்லி சமாளித்து கொண்டே இருப்பார்கள்

ஆஹ் OkayAmount எதாவது கைகளில் கொண்டு வரவேண்டுமா First நாளே

குரு ராம் தாஸ் ஜி யின் வாழ்க்கை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 இது குரு அமர் தாஸ் ஜியின் தேர்வின் போது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது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

நான் அறியாமை மற்றும் நீங்கள் நல்லவர் என்று மிகவும் பணிவாக கூறினார் நீங்கள் மீண்டும் மீண்டும் என்னை மன்னியுங்கள்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 வரலாற்றில் காணப்படுகிறது அது நடந்தால் தன்னை போன்று குர்முகிலின் கால~ கால்களை துடைக்கத்தான் இருக்கிறேன் என்றார் பாபாஜி மிகவும் கவரப்பட்டு உமது மகிமையைப் பற்றி முன்பு நிறைய கேள்விப்பட்டதாகவும் இப்போது பார்த்ததாகவும் கூறினார் குரு ராம் தாஸ் ஜீயின் பிறப்பு சுன்னா மண்டி லாகூர் இருபத்தி நாலு செப்டெம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு தந்தை ஹரிதாஸ் ஜி மற்றும் தாய் தயாஜி குர்கடி மற்றும் ஜோதி ஜோதி சுன்னா மண்டி செப்டெம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி நாலு மற்றும் ஒன்று செப்டெம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒண்ணு வயது நாற்பத்தி ஏழு வயது மற்றும் குர்காடி மொத்தம் ஏழு ஆண்டுகள் அந்த குடும்பம் திருமணம் பிப்ரவரி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மஹால் மாதா ஸ்ரீ குரு அமர் தாஸ் ஜியின் இளைய மகள்

ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு மஹோதேவ் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது மற்றும் அர்ஜன் தேவ்ஜி ஆயிரத்தி ஐநூத்தி ஆறுவத்தி மூணு அமிர்தசரஸ் சாஹிப் அடித்தளம் அமைத்தார்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 விளக்கை எழுநூறு ரூபாய்க்கு வாங்கினார் குரு அமிர்தசரஸ் சாஹிப் அடித்தளம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலில் அமைக்கப்பட்டது மற்றும் நீர்த்தேக்கம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழில் ஸ்ரீ குரு ராம் தாஸ் ஜியின் முதல் பெயர் ஸ்ரீ குரு ராம் தாஸ் ஜியின் முதல் பெயர் ஜகா அவர் இயற்கையின் தன்மையை தனது ஏழு வயது வரை தனது தலையில் தாயின் நிழல் இல்லாத வகையில் பயன்படுத்தினர் விரைவில் அவரது தந்தையும் இறந்தார் உறவினர்கள் தங்கள் முதுகு மற்றும் லாகூர் திரும்பினர் அவர்களில் யாரும் ஆப்ஜிக்கு உதவவில்லை ஆனால் அழைத்து வந்தார் ராணி பொருளாதார ரீதியாக ஏழையாக இருந்ததால் தனது தம்பி மற்றும் சகோதரியை வளர்க்கும் சுமை தலையில் விழுந்தது மனம் தளரவில்லை ஆனால் வேலையைதொடங்கினார் யாரிடமும் கை நீட்டவில்லை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

சில சமயங்களில் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறில் குரு அமர் தாஸ் ஜி அவரை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 ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது குருவின் போதனைகளின்படி தனது முழு விசுவாசத்துடன் சேவை செய்து நான்காவது குருவாக சாஹிப் ஜியின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் ஒருநாள் குரு அமர் தாஸ் ஜி தனது மகள் பிபி பாணியின் உறவை பற்றி வீட்டில் யோசித்து கொண்டு இருந்தபோது திடீரென்று களிமண் செங்கற்கள் முதலியவற்றை சுமக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜதாஜியை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 ஈடுபட்டிருப்பதை கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் இந்த நாட்களில் கால் சேவை நடைப்பெற்றது அதில் அவர் தீவிரமாக பங்கேற்றார்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

ஜதாஜி ஒரு நாள் முழுவதும் கூட தயங்காமல் குரு சாஹிப்பை வணங்கி குருவின் வடிவத்தை அறிந்து சேவை செய்தார் கூட்டாளிகள் வார்த்தைகளையும் தலையில் மண் கூடையும் அவன் காதில் வாங்கவில்லை சுமந்து செல்லும் இது அல்ல ராஜ் ஜோக்கின் கூடை என்றும் மூத்த மகன் அத்துமீறலை கண்டும் கூட அவரை கேட்ட வார்த்தைகளை சொல்லாமல் குடும்ப வாழ்க்கையை எப்பொழுதும் கடைப்பிடித்தார் இனிமையாக வைக்கப்பட்டுள்ளது குரு நானக் ஜியின் பணிவு பணிவு மற்றும் அன்பு ஆகியவை உங்கள் வாழ்க்கையில் சாம்~ சாம்ராஜ்யம் நீங்கள் உள்ள இருந்து அன்பின் உருவாக்கமாக இருந்தீர்கள் ஸ்ரீ குரு அமர் தாஸ் ஜி மீது மிகுந்த மரியாதை மற்றும் அவர் முழு பக்தி கொண்டவர் எப்பொழுதும் அவரது வார்த்தைகளை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொண்டு அன்பில் திளைத்தார் அப்போது சொல்கிறார்கள் குரு திட்டினால் இனிமையாக இருக்கும் மன்னித்தல் குரு மகிமைப்படுவர் எண் நான்கு ஏழு~ எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு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 எண் நான்கு ஆயிரத்தி முன்னூத்தி இருவத்தி ஒண்ணு ஹரி அமர் அக்னி என் மனம் திருந்துவிட்டது சிரித்தான் பிறந்தவர்கள் அனைவரும் பாக்கியவான்

குரு ராம் தாஸ் மன உறுதிக்கொண்டவர் அவர் அரியணை ஏறுவதற்கு முன்பு ஜாதி ஆணவம் சடங்குகள் மற்றும் குர்மத் காரணமாக குர்மத்தியின் காரணத்தை வாதாட அக்பரின் லாகூர் நீதிமன்றத்துக்கு குரு அமர் தாஸ் அனுப்பப்பட்டவர் குரு அமர் தாஸ் சீக்கிய மதத்தை பிரசங்கத்திற்கு எதிராக அவரது எதிர்ப்பாளர்கள் ராஜ் தர்பாரில் நீண்ட மற்றும் புகார் அளித்தனர் குரு ராமதாஸ் ஜி அனைத்து மிக விரிவாகவும் பொறுமையாகவும் அச்சமின்றியும் பதில் அளித்தார் இதனால் எதிரிகள் தோல்வியை சந்திக்க நேரிட்டது மற்றும் அக்பரின் இதயத்தில் உருவான சீக்கிய மற்றும் குரு கொள்கை மீது அன்பும் மரியாதையும் ஏற்பட்டது அவர் தனது பாணியில் மாயை, மாயைகள், நயவஞ்சகர்கள், நித்தனைகள் மற்றும்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 குர் சீக்கியர்களுக்கான அறிவுரை குரு ராம் தாஸ் ஜி இன் உறுதியான நம்பிக்கை வேலைக்காரன் தன் இதயத்தில் எஜமானிடம் அன்பையும் மரியாதையும் அவனால் முழு மனதுடன் சேவை செய்ய முடியாது அதனால் தான் அவர் குரு அமர் தாஸ் ஜீயை கடவுளை போல் நம்பினார் பிறகு சொல்கிறார்கள் அவை

அகங்காரத்தை தனது வாழ்க்கையின் விடாமல் மாறாக சேவை செய்வதற்கான உந்துதலை கொடுத்தார் முயற்சி இல்லாமல் காணப்படுவதில்லை இருந்து இறந்த பிறகு வந்தப்போ hello ஆஹ் hello நாங்க பாரம்பரியம் ஹோட்டல்ல இருந்து பேசுறோம். நீங்க? ma'am பாரம்பரியம் ரெஸ்டாரெண்ட்ல எனக்கு ஒரு room book பண்ணனும் ma'am பாரம்பரியம் ஹோட்டல் ma'am எங்களுடைய branch வந்து கன்னியாகுமரி, மதுரைலலாம் இருக்கு ma'am நீங்க எந்த branch க்கு வரலான்னு இருக்கீங்க ma'am எங்களுக்கு மதுரைல இருக்கக்கூடிய branch தான் ma'am ஆஹ் okay ma'am okay நாங்க arrange பண்ணி தருவோம். எவ்ளோ நாளைக்கு ma'am அஹ் நீங்க இங்க book பண்ண போறீங்க? ஆஹ் எனக்கு ஒரு function one day தான் function, but நாங்க ஒரு ten days க்கு மேல மதுரைய சுத்தி பாக்கலான்னு இருக்கோம். so ஒரு fifteen days போல room வேணும். okay ma'am okay கண்டிப்பா உங்களுக்கு perfect அ நாங்க எல்லா rooms ம் arrange பண்ணி தருவோம். உங்களுக்கு எந்த ஒரு குறைகளும் இல்லாம நாங்க கண்டிப்பா எல்லாம் ஆஹ் கண்டிப்பா எல்லாம் பண்ணி தந்துருவோம். okay ma'am எவ்ளோ பேர் வாரீங்க, உங்களுடைய name என்ன?

என் name ஜாஸ்மின் ma'am அஹ் நான் என் friends like எங்க family எல்லோரும் வாரோம். ஒரு boys, girls எல்லோரும் சேர்ந்து தான் வர்றோம். boys க்கு நீங்க தனியா arrange பண்ணி குடுத்தா okay வா இருக்கும். ஆஹ் okay ma'am okay boys வந்து மொத்தம் எத்தநை பேர் வாரீங்கன்னு சொன்னீங்க twenty-one னா?

okay ma'am okay ஆஹ் family, friends ங்க கூட தான் வாரீங்க அப்படித்தானே

okay friends எவ்ளோ பேர் வாராங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?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 okay ma'am ஆஹ் இப்போ boys வேற தனியா arrange பண்ற மாதிரி இருக்குமா? ஒரு room க்கு வந்து மூணு பேரு available ma'am actual லா வந்து மூணு பேரு நீங்க சில பேர் வந்து single bed room வேணும் அப்டின்னு சொன்னாக்கூட, அதே மாதிரி single லா கூட room arrange பண்ணி தருவோம். ஆஹ் ஒரே room ல பதினைஞ்சு பேரு நாங்க stay பண்ணிக்கிடுவோம் அப்படின்னா நாங்க அதுக்கு கூட allow பண்ணுவோம் அதுக்கெல்லாம் facilities இருக்குதா ma'am உங்க hotel ல?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

அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. so நாங்க அதுக்கும் allow பண்ணுவோம் problem இல்ல. உங்களுக்கு வந்து எவ்வளவு room வேணும் அப்படிங்கற details சொல்றீங்களா ma'am அஹ் இப்போ எங்களுக்கு ஒரு five rooms போல arrange பண்ண முடியுமா ma'am okay ma'am okay five rooms arrange பண்ணி தருவோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆஹ் ஒரு room ல எத்தனை பேர் இருக்கிறது அது வந்து நீங்க decide பண்ணி உள்ள போகணும். ma'am அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா AC வச்ச room இருக்கு non AC கூட இருக்கு. உங்களுக்கு எந்த room ma'am book பண்ணணும். எங்களுக்கு AC வச்ச room தான் ma'am வேணும். இப்போ AC வச்ச room ம்னா அதுக்கு எவ்வளவு நீங்க charge பண்ணுவீங்க? ma'am non AC பாத்துக்கிட்டீங்கன்னா பாத்துக்கிட்டீங்கன்னா one day க்கு நாங்க seven fifty வாங்குவோம் ma'am one day க்கு seven fifty வாங்குவோம். நீங்க AC வச்ச room கேட்டீங்கன்னா correct ஆ thousand rupee ஆகும் ma'am one day க்கு

இப்போ ten days அப்படின்னா வந்து ten thousand ஆகும் ma'am okay ங்களா ma'am

ma'am இதுக்கு முன்னாடி இப்போ first யாராவாது வந்~,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 offer card கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நாங்க வந்து கம்மி பண்ணுவோம் ma'am ஒரு ஆளுக்கு thousand கம்மி பண்ணுவோம். ஒரு ஆளுக்கு thousand கம்மி பண்ணுவோம்.

அது உங்களுடய wish ma'am அது வந்து ஒரு offer card வந்து first வர்றவங்களுக்கு வந்து நாங்க offer card குடுப்போம். ஓ அப்படியா okay okay உங்க hotel ல என்னென்ன facility லாம் இருக்குது? எப்படி neat ஆ இருக்குமா ஆஹ் எல்லாமே water எல்லாமே எங்களுக்கு correct ஆ கிடைக்குமா food எல்லாம் கிடைக்குமா உங்களுக்கு perfect ஆ நாங்க பண்ணி தந்துருவோம் ma'am water ல இருந்து food ல இருந்து எல்லா food உம் perfect ஆ இருக்கும். அவ்ளோ clean பண்ணிதான் வச்சிருப்போம் ma'am எப்பயுமே ஒருத்தங்க stay பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா நாங்க அதே bed அ வந்து வைக்கிறது இல்ல. எல்லா facility யும் நாங்க clean பண்ணி எல்லாமே remote TV கூட இருக்கும் ma'am room ல வந்து TV கூட available ma'am suppose நாங்க அந்த TV use பண்ணலன்னா அதுக்கு எங்க கிட்ட நீங்க ரூபா வாங்குவீங்களா? TV க்கு வந்து தனி charges எல்லாம் கிடையாது ma'am அது வந்து நீங்க use பண்ணிக்கிறவங்க use பண்ணலாம் உங்க TV use பண்ணா உங்களுக்கு extra charge கேப்போம் அப்படியெல்லாம் கிடையாது ma'am நாங்க அப்படியெல்லாம் வாங்க மாட்டோம்.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

ஆஹ் free wifi லாம் இங்க available ஏன்னா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து password தந்துருவோம் அந்த ten days க்கு okay ங்களா ma'am.

நீங்க எங்க பாரம்பரியம் ஹோட்டல்ல stay பண்றது வரைக்கும் நீங்க wifi use பண்ணிக்கலாம். ஓ அப்டியா ma'am okay நீங்க எவ்ளோ use பண்ணிட்டுருக்கீங்க எவ்ளோ use பண்ணிருக்கீங்களோ நாங்க யாருமே எதுவுமே கேக்க மாட்டோம் okay ங்களா.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 ஆமா ma'am one day function இருக்குது. அஹ் அந்த function முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க மதுரையில full ஆ place நெறைய place க்கு போலாம் அப்படின்னுதான் இருக்கோம் so நாங்க வர்றதுக்கு late ஆகும் night time ஆகும் அப்போ உங்க hotel open ல இருக்குமா?

எப்போ close பண்ணக்கூடிய time ma'am main gate ல வந்து security இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து late ஆ நீங்க வந்தீங்க அப்படின்னா அதாவது twelve o'clock night twelve o'clock அப்புறம் வந்தீங்கன்னா அவங்க வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க ma'am உங்ககிட்ட ஒரு key இருக்கும்.